உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் லில் நாம் உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் ஐ பயன்படுத்தி உபுண்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல் மென்பொருட்களை டவுன்லோட் இன்ஸ்டால் அப்டேட் மற்றும் அன்இன்ஸ்டால் செய்வதை கற்கலாம் உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் என்பதென்ன
அது உபுண்டு ஒஸ் இல் மென்பொருட்களை மேலாளும் டூல் அதைக்கொண்டு மென்பொருட்களை சியர்ச் டவுன்லோட் இன்ஸ்டால் அப்டேட் அல்லது அன்இன்ஸ்டால் செய்யலாம் உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் ஒவ்வொரு மென்பொருளுக்கும் மதிப்புரை மதிப்பீடு ஆகியவற்றையும் கொண்டுள்ளது இதனால் மென்பொருளை பயன்படுத்து முன்னரே அதைப்பற்றி அறியலாம் மென்பொருள் நிறுவல் குறித்த வரலாற்றையும் இது சேமிக்கிறது இந்த tutorialலில் நாம் உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் ஐ உபுண்டு வெர்ஷன் 1110 இல் பயன்படுத்துகிறோம் மேலே போகலாம் நீங்கள் இன்டர்நெட் இல் இணைய வேண்டும் மென்பொருட்களை நிறுவ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அலல்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் இருக்க வேண்டும் லான்ச்சர் இல் உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் இக்கான் ஐ சொடுக்கவும் உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் விண்டோ தோன்றுகிறது ஆல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால்ட் மற்றும் ஹிஸ்டரி பட்டன்ஸ்
விண்டோ வின் மேல் இடது பக்கம் தெரிகிறது சியர்ச் பீல்ட்
மேல் வலது மூலையில் உள்ளது உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் விண்டோ இரண்டு பேனல் களாக உள்ளது இடது பேனல் சாஃப்ட்வேர் கேட்டகோரீஸ் ஐ காட்டுகிறது வலது பேனல் புதியது மற்றும் அதிகம் மதிக்கப்படுவதை காட்டுகிறது வாட்ஸ் நியூ பேனல் புதிதாக பட்டியலிட்ட மென்பொருளை காட்டுகிறது டாப் ரேட்டட் பேனல்
யூசர் ரேட்டிங் அதிகமாக உள்ள அடிக்கடி டவுன்லோட் செய்யப்பட்ட மென்பொருட்களை பட்டியலிடுகிறது சாஃப்ட்வேர் க்கு கேட்கரி வாயிலாக ப்ரோவ்ஸ் செய்யலாம் இடது பேனல் லில் இன்டர்நெட் மீது சொடுக்கவும்
இன்டர்நெட் சாஃப்ட்வேர் லிஸ்ட் மற்றும் இன்டர்நெட் கேட்கரி க்கு டாப் ரேட்டட் சாஃப்ட்வேர் காட்டப்படுகிறது சில மென்பொருட்கள் டிக் மார்க் உடன் கூடிய ஒரு சிறுவட்டத்துடன் உள்ளன
இதன் பொருள் இந்த மென்பொருள் ஏற்கெனவே கணினியில் நிறுவப்பட்டுள்ளது இன்டர்நெட் கேட்கரி இல் மேலும் மென்பொருட்களை காண ஆல் இக்கான் ஐ சொடுக்கவும் இன்டர்நெட் கேட்கரி இல் கிடைக்கக்கூடிய எல்லா மென்பொருட்களும் விண்டோவில் தெரிகிறது மென்பொருட்களை சோர்ட் செய்யலாம் பை நேம் பை டாப் ரேட்டட் அல்லது புதியது முதலில் மேல் வலது மூலையில் drop டவுன் ஐ சொடுக்கவும் லிஸ்ட் இல் பை டாப் ரேட்டட் ஐ செலக்ட் செய்க இன்டர்நெட் சாஃப்ட்வேர் ratings ஆர்டர் இல் அமைக்கப்படும் கணினியில் நிறுவப்பட்ட எல்லா சாஃப்ட்வேர் இன் லிஸ்ட் ஐ காண
இன்ஸ்டால்ட் பட்டன் ஐ சொடுக்கவும் சாஃப்ட்வேர் கேட்கரி தோன்றுகிறது சவுண்ட் மற்றும்Video க்கு முன்னுள்ள சிறு முக்கோணத்தை சொடுக்கவும் சவுண்ட் மற்றும் வீடியோ க்கு கணினியில் நிறுவியுள்ள எல்லா மென்பொருட்களும் காண்கின்றன
ஆல் சாஃப்ட்வேர் மீதும்
பின் drop டவுன் இல் புரோவைடட் பை உபுண்டு மீதும் சொடுக்கவும் உபுண்டு தரும் எல்லா மென்பொருட்களும் பட்டியலில் தோன்றுகின்றன
விஎல்சி மீடியா பிளேயர் ஐ நிறுவலாமா
windowவில் மேலே வலது பக்கமுள்ள சியர்ச் பாக்ஸ் இல் விஎல்சி என டைப் செய்க
விஎல்சி மீடியா பிளேயர் காட்டப்படும் இன்ஸ்டால் ஐ சொடுக்கவும் ஆதென்டிகேஷன் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது சிஸ்டம் பாஸ்வேர்ட் ஐ உள்ளிடவும் ஆதென்டிகேட் ஐ சொடுக்கவும் விஎல்சி இன்ஸ்டால் ஆவதை புரோகிரஸ் பார் காட்டுகிறது
இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜஸ் இன் எண்ணிக்கை அளவை பொருத்து நேரமாகும்
புரோகிரஸ் மேலேயுள்ள பட்டன் ஆல் காட்டப்படுகிறது மற்ற அப்ளிகேஷன்ஸ் ஐ இன்ஸ்டாலேஷன் நடக்கும் போது ஆராயலாம்
விஎல்சி இன்ஸ்டால் ஆனதும் சிறு டிக் மார்க்
விஎல்சி க்கு எதிரில் இடப்படும்
ரிமூவ் பட்டன் வலது பக்கம் காண்கிறது
விஎல்சி ஐ அன்இன்ஸ்டால் செய்ய நினைத்தால் இந்த ரிமூவ் பட்டன் ஐ சொடுக்கவும்
இதே போல எல்லா மென்பொருட்களையும் தேடி நிறுவலாம்
இப்போது ஹிஸ்டரி ஐ காணலாம் இது இன்ஸ்டாலேஷன்ஸ் ன் போது நாம் செய்த மென்பொருள் அப்டேட்ஸ் மற்றும் ரிமூவல் கள் உட்பட எல்லா மாற்றங்களையும் காட்டுகிறது ஹிஸ்டரி ஐ சொடுக்கவும்
ஹிஸ்டரி டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது நம் வரலாற்றை ஆல் சேஞ்சஸ் இன்ஸ்டாலேஷன்ஸ் அப்டேட்ஸ் மற்றும் ரிமூவல்ஸ் ஐ காணலாம் ஆல் சேஞ்சஸ் ஐ சொடுக்கவும் எல்லா மாற்றங்களின் அதாவது இன்ஸ்டாலேஷன்ஸ் அப்டேட்ஸ் மற்றும் ரிமூவல்ஸ் இன் லிஸ்ட் காட்டப்படுகிறது இன்ஸ்டால் செய்த சாஃப்ட்வேர் ஐ ரெகுலர் ஆக அப்டேட் செய்யலாம் உபுண்டு மற்றும் உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் குறித்து மேலும் தகவல்களை உபுண்டு வெப்சைட் இல் காணலாம்
ல்ட்பாசெக்ட் இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது இந்த டியூட்டோரியல் இல் உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் ஐ பயன்படுத்துவதை கற்றோம்
நாம் உபுண்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல் சாஃப்ட்வேர்
டவுன்லோட் இன்ஸ்டால் அப்டேட் மற்றும் un இன்ஸ்டால் செய்ய கற்றோம்
உங்களுக்கு ஒரு அசைன்மென்ட்
தண்டர்பர்ட் ஐ உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் மூலம் டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்க தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
Iஇதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ மூல பாடம் தேசி க்ரூ சொலூஷன்ஸ்
தமிழாக்கம் கடலூர் திவா